அனைவருக்கும் வணக்கம்
க்டர்ட்டில் ல் கன்ட்ரோல் எக்ஸிகியூஷன் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது வைல் லூப் மற்றும் போர் லூப் இந்த டுடோரியலைப் பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் பதிப்பு 1204 க்டர்ட்டில் பதிப்பு 081 பெட்டா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
httpspoken tutorialorg ஒரு புதிய க்டர்ட்டில் அப்ளிகேஷன் ஐ திறப்போம்
டாஷ் ஹோம் ல் சொடுக்குக
சியர்ச் பார் ல் டைப் செய்க க்டர்ட்டில்
அந்த தேர்வில் சொடுக்குக
க்டர்ட்டில் அப்ளிகேஷன் திறக்கிறது
முதலில் கன்ட்ரோல் எக்ஸிகியூஷன் என்றால் என்ன என்பதை விளக்குகிறேன்
கன்ட்ரோல் எக்ஸிகியூஷன் என்பது ஒரு ப்ரோகிராமின் ஓட்டத்தைக் கட்டுப்படுத்துகிறது
ப்ரோகிராமின் இயக்கத்தைக் கட்டுப்படுத்த வெவ்வேறு நிபந்தனைகள் பயன்படுகின்றன
ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை நிறைவேறும் வரை மீண்டும் மீண்டும் இயக்கப்படும் கோடு ன் ஒரு தொகுதி லூப் ஆகும்
வைல் லூப் மற்றும் போர் லூப் வைல் லூப் உடன் டுடோரியலை ஆரம்பிக்கலாம் வைல் லூப் ல் லூப் னுள் இருக்கும் கோடு ஆனது பூலியன் பால்சே ஐ மதிப்பிடும் வரை திரும்ப திரும்ப இயங்குகிறது
வைல் லூப் ன் அமைப்பை விளக்குகிறேன்
வைல் லூப் கண்டிஷன் லூப் இன்கிரிமெண்ட் வேரியபிள் உடன் ஏதேனும் செய் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே கோடு ஐ கொண்டுள்ளேன்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து ப்ரோகிராமை பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ஒட்டுகிறேன் டுடோரியலை இங்கே இடைநிறுத்தி உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ப்ரோகிராமை டைப் செய்க
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலை தொடரவும் இது சற்று மங்கலாக தெரியலாம்
எனவே புரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்குகிறேன் கோடு ஐ விளக்குகிறேன்
குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது
அதாவது ப்ரோகிராம் இயங்கும்போது இந்த வரி இயக்கப்பட மாட்டாது ரிசெட் கமாண்ட்
டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
x0 வேரியபிள் எக்ஸ் ன் மதிப்பை பூஜ்ஜியத்திற்கு இனிஷியலைஸ் செய்கிறது
ஒரு ப்ரோகிராமில் செய்தி மெசேஜ் என்ற கீவர்ட் க்கு பின் இரட்டை மேற்கோள்களில் கொடுக்கப்படுகிறது மெசேஜ் கமாண்ட்
ஸ்ட்ரிங் ஐ உள்ளீடாக ஏற்கிறது
இது ஸ்ட்ரிங் லிருந்து டெக்ஸ்ட் ஐ கொண்ட ஒரு pop உப் டயலாக் பாக்ஸ் ஐ காட்டுகிறது
வைல் x30 வைல் கண்டிஷன் ஐ சோதிக்கிறது
xx3 வேரியபிள் x ன் மதிப்புடன் 3 ஐ சேர்க்கிறது பான்ட்சைஸ் 15 பிரின்ட் கமாண்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது
பான்ட்சைஸ் எண்ணை உள்ளீடாக பெற்று pixelகளில் அமைக்கிறது
பார்வார்ட் 20
டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் 20 படிகள் முன்னோக்கி செல்ல கட்டளையிடுகிறது
பிரின்ட் x கேன்வாஸ் ல் வேரியபிள் எக்ஸ் ன் மதிப்பை காட்டுகிறது
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் ஐ சொடுக்குகிறேன்
ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஒக் ல் சொடுக்குகிறேன்
3 லிருந்து 30 வரை மூன்றால் பெருக்கிய விடை கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
டர்ட்டில் கேன்வாஸ் ல் 20 படிகள் முன்னோக்கி நகருகிறது
அடுத்து போர் லூப் ல் வேலை செய்யலாம் போர் லூப் ஒரு கவுண்டிங் லூப்
ஒவ்வொரு முறையும் போர் லூப் னுள் உள்ள கோடு இயக்கப்படுகிறது கடைசி மதிப்பை அடையும் வரை வேரியபிள் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது
போர் லூப் ன் அமைப்பை விளக்குகிறேன்
போர் வேரியபிள் ஆரம்ப எண் டோ முடிவு எண் ஸ்டேட்மெண்ட் நடப்பு ப்ரோகிராமைத் துடைக்கிறேன்
கிளியர்கமாண்ட் ஐ டைப் செய்து கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் ஐ சொடுக்கவும்
டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து ப்ரோகிராமை பிரதி எடுத்து அதை க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ஒட்டுகிறேன் இங்கே டுடோரியலை இடைநிறுத்தி ப்ரோகிராமை உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் னுள் டைப் செய்க
ப்ரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலைத் தொடரவும்
இது சற்று மங்கலாக தெரியலாம்
எனவே புரோகிராம் டெக்ஸ்ட் ஐ பெரிதாக்குகிறேன் ப்ரோகிராமை விளக்குகிறேன்
குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது
ரிசெட் கமாண்ட்
டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது
r0 வேரியபிள் ர் க்கு மதிப்பு பூஜ்ஜியத்தை இனிஷியலைஸ் செய்கிறது
போர் x 1 டோ 15 போர் கண்டிஷன் ஐ 1 லிருந்து 15 வரை சோதிக்கிறது
rxஎக்ஸ்12 வேரியபிள் ர் ன் மதிப்பைக் கணக்கிடுகிறது
பான்ட்சைஸ் 18 பிரின்ட் கமாண்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது
பிரின்ட் r வேரியபிள் ர் ன் மதிப்பை கேன்வாஸ் ல் காட்டுகிறது பார்வார்ட் 15 டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் 15 படிகள் முன்னோக்கி நகர கட்டளையிடுகிறது
கோ 10250 டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ன் இடப்பக்கத்திலிருந்து 10 pixelகளும் கேன்வாஸ் ன் மேலிருநது 250 pixelகளும் நகரும் படி கட்டளையிடுகிறது
டர்ட்டில் அனைத்து பிரின்ட் commandகளையும் நேர இடைவெளி ஏதுமின்றி காட்டுகிறது
வெய்ட் 2 கமாண்ட் அடுத்த கமாண்ட் ஐ இயக்கும் முன் டர்ட்டில் ஐ 2 நொடிகள் காத்திருக்க வைக்கிறது
பிரின்ட் கமாண்ட் இரட்டை மேற்கோள்களில் இருக்கும் ஸ்ட்ரிங் ஐயும் வேரியபிள் r ஐயும் காட்டுகிறது
ப்ரோகிராமை இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்குகிறேன்
முதல் 15 இயல்எண்களின் கூட்டு தொடர் வரிசை மற்றும் முதல் 15 இயல் எண்களின் கூட்டுத்தொகைக் கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
டர்ட்டில் கேன்வாஸ் ல் 15 படிகள் முன்னோக்கி நகருகிறது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்